ஆஹ் ஐய ஐயோ கஷ்டம் தான் யா ஆஹ் B Seven virus ஸ்ஸா அய்ய அய்யை யையோ

Okay எந்த news ல போட்டுருந்தாங்க

First lock down news ல போட்டு போட்டு எப்பா சாமி எத்தீன மக்களோட வாழ்கை சின்ன பசங்கல கொண்டு பெரியவங்கல கொண்டு எவனோ சீனா காரன் சாப்டு ராவடி பண்ணிட்டு ஓனான் கரி முயல் கரின்னு சாப்டு நம்மள மாட்டி விட்டு இப்ப lock down போட்டு மறுபடியும் start பண்ணிட்டு இருக்குதா

அது நா எப்டி சொல்றது நா ஒரே channel ல பாக்குறேனா ஒரே channel னா எப்டி சொல்றது மாத்தி மாத்தி எந்தெந்த channel வருத எது ஒரு good news நல்லா போடுரான்னோ அத news ல அப்டியே உக்காந்து பாக்குறது தான் ஒருத்தி தங்க அ கபடில்ல பாத்திய செம்மைய விளையடிருக்க அதுக்கு அப்ரோ தமிழ் தலைவாஸ்சு கேள்வி பட்டு இருக்கியா கபடிது அவங்க செம்மைய ஆடி எப்பா ஜெயிச்சானுங்க கடைசில கிட்ட போயி விற்றுகாங்க match அ அது point ஆ பாக்கல news ல பாத்தேன் நான்னு first இந்த semi final விளையாடும்போது மட்டும் பாத்தேன் என்னாவ point என்னவா dive வெல்லாம் அடிச்சுபயங்கரம்மா ஆடுனாக அதுக்கு அப்ரோ news ல மறுவாரம் ஒருவாரம் கழிச்சு பாக்கேன் இந்த மாறி தோத்திடாங்க final வந்து அப்டினாங்க அவங்களும் நல்லா தான் அடிருந்தாங்க

ஆஹ் பாத்தேன் பாத்தேன் இவன் பென்ச்டோக் வந்து CSK வந்திருக்கான் இனோருதன் அவன் பேறு வந்து என்னனு தெயரில்லா பதினேழு பதினெட்டு கோடி கட்டி எடுக்குரன்கைய அவன

இல்ல phone ல பாத்திருந்தேன் அதான் news phone ல வருதுல்ல அதுள்ள click பண்ணி அப்டி போன public news னு வருது அதுல இந்த மாறி எல்லாம் வந்திருந்துச்சா எனக்குன சிரிப்புன சிரிப்பு என்னடா இவ்ளோ காசு குடுத்து எடுக்கு ராங்கனு அப்ப தான் நானும் நினச்சேன் நம்மளும் ஒரு notice போடு ஓட்டலாம் நம்மளையும் எடுப்பாங்கனஇல்லையா பாக்குறதுக்கு ஏன்யா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா நம்மல அஹ் எப்டி காசு கட்டி தான் போகணும்மா உள்ள போறதுன்னா அந்த இடத்துல்ல அஹ் நடராசன் பாத்திய நடராசன் கேள்விபடுருக்கிய நடராசன் சேலதுள்ள இருக்காராம் அவன news ல பாரு ஒன்னுமே இல்லாம வீடு இருந்துச்சாம் ஓல குடிசைல வாழ்ந்தவனம் பாவம் ஹம் எப்டி சொல்ரது கிரிக்கெட்னா ரெம்ப வுயிராம் news ல பேட்டி குடுத்து அல்றான் அவ ஒரு பக்கம் எனக்கு கிரிக்கெட்னா வுயிரு எனக்கு அப்ப இருந்து எல்லாருக்கும் சொல்லி தரன்னு எனக்கு ஆசை but எனக்கு யாருக்கு சொல்லி தரது எப்டின்னு தெரில்ல அதனால எங்க ஏரியா ஏரியால இருக்குற சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாராயும் நான் match க்கு ஆட அப்ப அப்ப சொல்லி கத்து குடுத்திட்டு இருந்தேன் ஏக்கர் king அவரு அப்ரோ என்ன அஹ் ஒரு வாய்ப்பு மூலம்மா எனக்கு match ஆடா வாய்ப்பு வந்தது போனேன் ஏக்கர் கிங்னே பேர் எடுத்திட்டேன் இப்ப என் வீட எனக்கு புடிச்சா மாரி மாத்திட்டேன் ரெம்ப சந்தோசம்மா இருக்கு எனக்கு என்ன தமிழ்நாடு முழுவதும் என்ன பாத்துகிறாங்க அப்டின்னு பேட்டி குடுதிருந்தான் இப்ப ஒரு கல்யாணம் பண்றதா இருகாங்கலாம் அவ்ளோ தான் பையன் settle அதான் ஒவ்வோர் திறமை இருந்த எல்லாம் வந்திருரங்க news ல ஆதுக்கு அப்ரோ இப்ப துணிவு update வேற வந்திருக்கு news ல எல்லாம் போட்டுருகாங்க ஆமா first promo போடுருந்தங்க செம்மைய இருக்கு வாரிசும் போடுருந்தங்க அதுக்குள்ளையும் சண்ட மல்ராங்க அஜித்தும் விஜய் அண்ணாவும் friend ஆ தான் இருக்காங்க அவங்க சம்பாரிகுறதுக்கு அவங்க அவங்க இது இது நடிக்க சொல்ராங்களோ அவங்க தான் நடிச்சு ஆகனும் இத விட்டு மக்கள் எல்லாம் சண்ட போட்டு இருக்காங்கலாம் news ல வந்திருந்திச்சு விஜய் தான் பெருசு மத்தவங்க தல தான் பெருசுன்றாங்கலாம் ஆமா ஆமா அதே தான் அதே தான் தேவை இல்லாதத எனத்துக்கு பண்றங்கனு தெரில்ல news ல எல்லாத்தையும் போட்டுரங்க சின்ன விசியம் நடந்த கூட news ல வந்திருதைய இப்ப எல்லாம் update ஆயிடுது பாத்திய என்ன என்னென்ன update வருதுன்னு தெயரில்லா

ஹம் சாப்டேன் சாப்டேன் நீ சாப்டியா இல்லையா? நீ அதிகம்மா பாக்குறதா இருந்தா sun news பாரு ஏகப்பட்டது நல்ல விசியம் வருது அதனால அத பாத்த கொஞ்சம் உனக்கு time போறது தெரியாது நல்ல best ஆ இருக்குது எல்லாம் news ல வருது இதெல்லாம் உம் மத்தவங்க நல்லது எல்லாம் எடுத்து போடுறாங்க அது வர சந்தோசம்மா இருக்குஅதுல அதுக்கு அப்ரோ இந்த wine shop எல்லாம் பாத்திங்கன ஏகப்பட்ட வசுல்லு எல்லாம் அத தான் தடுக்கணும்றாங்க எங்க கேகுரங்க இணைக்கு அது தான் main top மேல வந்து நிக்கி இன்னைக்கு எதோ அவங்க விருப்பதுக்கு பண்றாங்க ஒனும் நம்ம பண்றதுகிள்ள ஆஹ் சரி சரி okay bro ஆஹ் சரி okay bro bye bro Hello hello mister miss குரு லட்சுமி. ஆ, எப்படி இருக்கீங்க? ஆஹ் கண்டிப்பா, அஹ் நாங்க வந்து, health insurance ல இருந்து, பேசுறோம். ஆஹ் நீங்க, இப்ப free ஆ இருந்தீங்கன்னா, health insurance அ பத்தி, உங்கட்ட வந்து, நான் வந்து, பேச தயாரா இருக்கேன். அஹ் இப்ப நீங்க free தானே? ஆஹ் கண்டிப்பாமா. ஆஹ் நீங்க இப்போ, எனக்கு குடுத்த time வந்து, அரமண் நேரத்திலே, நான் வந்து, உங்களுக்கு வந்து, சொல்லி முடிச்சிருறேன். ஆஹ் என்ன சொல்ல வர்றேன்னா, health insurance, அப்படி, அப்படின்னா, நீங்க வந்து, பொதுவா, என்ன நினைக்கிறீங்க? ஓ health insurance பத்தி ஆஹ் இதுக்கு முன்னாடி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அதுல கொ~, இப்ப, health insurance அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா, அதாவது, நம்மளுக்கு வந்து, insurance policy வந்து, நம்ம வந்து, first ஏ ready பண்ணிக்கிடுவோம். ஆஹ் ஒருவேளை இப்போன்னா, அது ஒரு காப்பீடு திட்டம். அஹ் நம்ம life க்கான, ஒரு காப்பீடா, ஒரு, ஒரு backup ஆ, ஒரு money வந்து, நம்மட்ட எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காண்டி, நம்ம வந்து, spend பண்ற money. அஹ் backup ஆ, நமக்கு ஒரு, ஒரு ஆபத்து காலத்துல உதவும், அப்படிங்கிறதை, spend பண்றதுக்கான, ஒரு money ய வந்து, நம்ம வந்து, organise பண்ணி வைக்கிறோம். அதுக்கான, ஒரு investment தான், காப்பீட்டு திட்டம்.

ஆஹ் super super குரு லட்சுமி. ஆஹ் கண்டிப்பா, நான், அதை வந்து, உங்களுக்கு சொல்ல வைக்க, கடமைப்பட்டிருக்கேன். ஆஹ் health insurancelife insurance அப்டிலாம், நிறைய இருக்கு.

உங்களுடைய அவசர காலத்துக்கு வந்து, நீங்க வந்து, அதை use பண்றதுக்காண்டி, இப்ப எங்களுடைய health insurance ஓட term அப்படின்னு பார்த்தீங்கன்னா, world நாங்க வந்து, இந்தியா level ல இருக்க, எல்லாருடைய money யும் வந்து, எங்கட்ட வந்து, connect பண்ணிருப்பீங்க. ஆஹ் அதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லைலது. நாங்க வந்து, என்ன பண்றோம்ன்னா, மணி எல்லாம் collect பண்ணி, யாருக்கு வந்து, இப்ப வந்து, உடனே money தேவையோ, அவங்களுக்கு வந்து, நாங்க வந்து, அந்த மணி எல்லாம், collect பண்ணி கொடுப்போம். இப்போ, அதுல வந்து, நீங்க வந்து, ஒரு அ~ ஒரு membership ஆ இருந்தீங்கன்னா, நீங்க monthly monthly எங்க கிட்ட வந்து, காசை வந்து, pay பண்ணுவிங்க. Monthly monthly நீங்க, pay பண்னுவிங்க. நாங்க வந்து, அந்த காசு வந்து, உங்களுக்கு, ஆஹ் அவசர காலத்துல வந்து, நாங்க வந்து, உங்களுக்கு, repeat ஆ குடுத்து, உங்களுடைய தேவைகளை வந்து, நீங்க, பூர்த்தி செஞ்சுக்கறதுக்கு வந்து, நாங்க வந்து, அதை வந்து, உங்களுக்கு, allow பண்றோம் அதான், நீங்க வந்து, ஒரு secure ஆ, ஒரு backup ஆ, ஒரு இடத்துல வைக்கீங்க.

அதை, நான் வந்து, என்னுடைய அவசர காலத்துக்கு, நான் எடுத்துக்கலாமே, அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு question வரும். நிச்சயமா, அந்த question வரணும். நல்லதுதான். ஏன்னா, ஒரு விஷயத்த வந்து, நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து, தெரியாத்தனமா வந்து, உள்ள போய் மாட்டிடக் கூடாது. Bank insurance இது ரெண்டுக்குமே உள்ள difference என்னன்னா, bank வந்துதலையும், நீங்க monthly monthly உங்க salary create ஆனதுக்கு அப்புறம், ஒரு set of amount அ எடுத்து, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, bank ல கொண்டு, savings ஆ வைப்பீங்க. அதே தான், இதுல என்ன பண்றீங்கன்னா, ஒரு amount அ வந்து, நீங்க வந்து, பிரிச்சு எடுத்து, ஒரு time வரைக்கும், நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்கிட்ட வந்து, monthly monthly insurance தாண்டி, உங்களை health insurance க்காண்டி வந்து, pay பண்ணி, நீங்க வந்து, account பண்ணிட்டு ~ய. ரெண்டுக்கும் உள்ள difference என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bank ல பொறுத்தவரைக்கும், நீங்க இப்பவும், முன்ன ஒரு காலத்துல, நீங்க இந்த bank ல வந்து, turn over rip இருக்கும். இப்போ, நீங்க turn over எடுக்கறதுக்கும், உள்ள வித்தியாசம் வந்து, நிறைய இருக்கு. First லாம், நீங்க பாத்தீங்கன்னா, one percentage உங்களுக்கு வந்து, ஆஹ் வட்டி விகிதம், போட்டு குடுத்தாங்க காலங்கள் போகப் போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து, அரை percentage ஆ மாறிச்சு. அதுக்குப் பிறகு, அது வந்து, twenty five percentage ஆ மாறிச்சு. அது வந்து, ten percentage ஆ மாறிச்சு. அப்புறம், eight percent ஆ மாறிச்சு. இப்போ உள்ள, time ல வந்து, six percentage ஆ இருக்கு. Point six perce~ percentage தான், உங்களுக்கு வந்து,

ஒரு அதுதான் இருக்கும். இப்போ, health insurance bank அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து, ஒரு அவசர காலத்துல வந்து, உங்களுக்கு bulk க்கு amount வரும், தேவைப்படும் உங்களுக்கு ஆனா, அந்த bulk amount வந்து, உங்களுக்கு bank ல வந்து, நீங்க எவ்வளவு save பண்ணி வச்சிருக்கீங்களோ,

bank ல வந்த ஒரு அவசர காலத்துல. ஆஹ் ஒருவேளை நீங்க help ஆனா, உங்களுக்கு வந்து ஒரு two lakh தேவைப்படுது அப்படின்னா, மீதி அஹ் ரெண்டு லட்சத்தை நீங்க எப்படி வந்து collect பண்ணுவீங்க அஹ் இதுக்கு முன்னாடி, நீங்க அந்த மாறிலாம் collect பண்ணிருக்கீங்களா? ஒரு, அது இந்த process எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன்ட்ட, அதைப் பத்தி சொல்றீங்களா? ஆஹ் கண்டிப்பாம்மா, நீங்க வந்து, ஆர்வமா இருக்க வ~ இருக்கிறது, ரொம்ப நல்லதுதான். ஏன்னா, நிறைய பேர் வந்து, இந்த health insurance ல வந்து, ஆர்வமே இல்லாம இருப்பாங்க. அது, எதுக்கு, தேவையில்லாம பண்ணிட்டுன்ட்டு நீங்க வந்து, இதுல ஆர்வமா இருக்கிறது வந்து, ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இப்ப, அதைப் பத்தி, நான் உங்களுக்கு சொல்றேன். Health missioness வந்து உங்க name ல எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து, உண்மையிலேயே, உங்க name ல எடுக்கறது வந்து, நல்ல முடிவுதான். நீங்களே எடுக்கலாம். ஏன்னா, ஆஹ் நீங்க வந்து, இப்ப வந்து, ஒரு independent ஆ இருக்கீங்க. நீங்க monthly monthly நீங்க work பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க, உங்க, யாரையும் நம்பி இல்லாம, நீங்க, உங்க jolly யா இருக்கீங்க. இப்போ, உங்களை, நீங்களே,

உங்களை run பண்ண போறீக. உங்களை நீங்களே பார்த்துக்கிட போறீங்க. நீங்களுக்கும் உங்களுக்கு வந்து, நீங்க வந்து, உங்க name ல எடுங்க. அது வந்து நல்லதுதான். இப்போ, எங்களுடைய health insurance அ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து first வந்து, நீங்க account ஒண்ணு, எங்க கிட்ட இருந்து open பண்ணணும். நாங்க அதெல்லாம் forms லாம் தறோம். நீங்க first health insurance ல இருந்து, நீங்க join பண்ணிக்கலாம். Once நீங்க join பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து, எவ்வளவு set of amount அதுல, ரெண்டு package ஆ இருக்கு. ஒண்ணு வந்து, ஆஹ் after death அப்படின்னு சொல்லி, ஒரு term இருக்கு. அப்புறம், term insurance அப்படின்னு சொல்லி, ரெண்டு இருக்கு. term insurance ன்னா, ஒரு particular year வரைக்கும், நீங்க வந்து, monthly, monthly எங்கிட்ட வந்து, ஆஹ் நீங்க வந்து, காசுக்கு செலுத்தி, அதை ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு இருக்கோம். ஆஹ் ஒரு ம~ ப~ particular year முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த money யை வந்து, நாங்க வந்து, எவ்வளோ வட்டிய வந்துச்சோ அதெல்லாம் சேர்த்து, உங்கள்ட வந்து, return பண்ணிருவோம். இது one type பிறகு இன்னொன்னு, death benefit அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து, after death

பத்து வருஷமோ, இல்லாட்டி, ஒரு twenty years ஓ, அப்படிங்கிற ஒரு time அ வச்சு, நீங்க வந்து, monthly monthly வந்து, நீங்க வந்து, ஆஹ் ஆஹ் money அ வந்து, நீங்க வந்து, அஹ் insurance ல வந்து, save பண்ணிட்டே வரலாம். ஏன்னா, நீங்க ஒரு, ten years க்கு அப்புறம் வந்து, உங்களுக்கு வந்து, ஒரு bulk ஆ, ஒரு amount கிடைக்கும், அப்படிங்கிறப்போ, நீங்க, அதை வச்சு, நீங்க வந்து, அந்த time ல, உங்களுக்கு வந்து, ஆஹ் உங்களுக்கு வந்து, useful ஆ இருக்கும். ஏன்னா, இப்போ, young age ஆ இருக்கனால, உங்களுக்கு வந்து, ஒரு five years லயே உங்களுக்கு வந்து, ஆஹ் அஹ் Five instam கூட இருக்கு. நீங்க அந்த ஒருவேளை நீங்க after five years க்கு அப்புறம் marriage பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க five years plan choose பண்ணீங்கன்னா, five years ஆ நீங்க வந்து money ய spend பண்ணி வச்சுட்டு, five years க்கு அப்புறம் நீங்க வந்து அந்த money ய வச்சு உங்களுடைய family ய run பண்றதுக்கு உங்களுக்கு useful ஆ இருக்கும். Ten years package ன்னா ten years க்கு அப்புறம் உங்களுக்கு ஆஹ் அ~ அதுல இருந்து package எடுத்துக்கலாம். இல்ல twenty years package ன்னா, twenty years நீங்க வந்து, collect பண்ற மாதிரி இருக்கும். I think இப்போ, நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து, இப்போ ஒரு twenty years ஆகும்ன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு, twenty years ஆகுதுன்னா, நீங்க ஒரு twenty year policy போட்டீங்கன்னா, ஒரு forty years ல வந்து, உங்களுக்கு வந்து, உங்களுடைய money எந்த modification உங்க கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப, அந்த money ய வச்சு, நீங்க என்ன பண்டலாம், அந்த time ல, உங்க பசங்கலோ, ஒரு பொண்ணோ வந்து, என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, college லயோ, studies பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த time ல, நீங்க அவங்களுக்கு, அந்த money ய வந்து, bulk ஆ use பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து, term insurance அஹ் provide பண்ணுங்க. Term insurance ஏ எடுங்க. இப்போ, அதுல interest ஆ இருக்கீங்களா, எப்படி நீங்க? ஆஹ் three three years plan வந்து, நீங்க இப்ப கேட்டிருக்கீக. உண்மைய சொன்னா, இப்போதைக்கு, நாங்க, three years plan இல்லை, எங்கள்ட. இப்போ, என்னன்னா, five years plan இருக்கு. நீங்க வந்து, three three years னாலும், five years னாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க three years ன்னா, உங்களுக்கு வந்து கம்மியான returns வர்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு bulk returns வந்து, உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆனா, நீங்க வந்து ஒரு five years plan போடுங்க. Five years இல்லாட்டி ten years அந்த மாதிரி bulk ஆ நீங்க, போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து, five years கழிச்சு வந்து, நீங்க monthly, ஒரு டா~ ஒரு one lakh இல்லை two lakh insurance போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து, அதோட returns எல்லாம் கிடைச்சு, உங்களுக்கு வந்து, bulk ஆ ஒரு, one point two five அப்படின்னு கிடைக்கிற அளவுக்கு, உங்களுக்கு வந்து, bulk ஆ கிடைக்கும். அது அந்த time ல வந்து, உங்களுக்கு useful ஆ இருக்கும். நீங்க வந்து, bulk ஆவே, ஒரு five years ஆ போடுங்க. அதுதான் வந்து, உங்களுக்கு வந்து benefit ஆவே இருக்கும். ஆ, உங்களுக்கு தெரிஞ்சு, உங்க வீட்டுல, வேற யாரும், insurance லாம் போட்டிருக்காங்களா? வேற எதுவும், doubt இருக்கா, உங்களுக்கு இல்லை, இல்லை, இல்லை, நம்ம first நீங்க, யார் name ல நீங்க account open பண்றீங்களோ, அவங்கள் name லதான், நீங்க வந்து, தொடர்ந்து account வந்து maintain பண்ணிட்டே இருக்கணும். இப்போ, என்கிட்ட வந்து, ஒரு, ஒரு regular ஆன, type of இப்போ plans இருக்கு. அதை, நான், உங்களுக்கு, நான், வரிசையா சொல்றேன், note பண்ணிக்கிடுங்க. First வந்து, regular plan இது வந்து, after death க்கு, அப்புறம் வந்து, பாதுகாப்~ பணத்தை, பாதுகாப்பு வந்து, உறுதி செய்ய, கனவு திட்டம் வந்து, இது வந்து இதை வந்து முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குத்தான் பெரும்பாலும் நாங்க வந்து provide பண்றோம். ஏன்னா, young age ல உங்களுக்கு வந்து நாங்க இதை வந்து provide பண்றது இல்லை. ஏன்னா, young age ல உங்களுக்கு வந்து ஒரு young age லயே அவங்களுக்கு வந்து, அவங்க money ய வந்து கைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்களை பெரும்பாலும் நாங்க வந்து term insurance ஆல தான் அவங்க வந்து invest பண்ணணும்னு சொல்ல, சொல்றோம். அஹ் நீங்க வந்து, அஹ் term insurance லயே பண்ணுங்க. இப்ப, young age, இப்ப, உங்க வீட்டுல, யார், யார் இருக்காங்க? Thirty years forty years க்கு மேல, இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து, நீங்க வந்து, அஹ் இந்த regular plan ங்கிறதை வந்து, நீங்க வந்து கொடுக்கலாம். இப்போ, அது எப்படின்னா, ஒரு regular plan ன்னா, முப்பது வயசுக்கு அப்புறம்ன்னா, அவங்களுக்கு ஒரு time சொல்லுவோம். அந்த time வரைக்கும், நீங்க வந்து, ஆஹ் monthly monthly நீங்க வந்து, pay பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன? return of premium அப்படின்னு சொல்லி, ஒரு plan இருக்கு. பெரும்பாலும் நாங்க வந்து, ஆஹ் இதைத்தான் வந்து, young age ல உள்ளவங்களுக்கு வந்து, நாங்க வந்து கொடுக்கிறோம். இது எப்படின்னா, ஆஹ் இதை நீங்க வந்து, ஓ~, போட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க காசு போட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, இடையில கூட இந்த amount அ வந்து, நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, நீங்க அப்படி எடுக்கும்போது, உங்களுக்கு வந்து, நாங்க வந்து, ஆஹ் அதற் அதற்கான returns வந்து, நாங்க குடுக்க மாட்டோம். நீங்க எவ்வளவு save பண்ணி வெச்சிருந்தீங்களோ, அந்த save பண்ண amount அ வந்து, நீங்க வந்து, இந்த plan மூலமா, நீங்க எடுத்துக்கலாம். இப்ப வந்து, நீங்க வந்து, one lakh package அ வந்து, தேர்ந்தெடுத்து,

ஆனா, நீங்க, அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து, returns மட்டும், கிடைக்காது. நீங்க one year pla~ போட்டு, நீங்க வந்து one lakhs போட்டிருந்தீங்கன்னா, one year உம் complete ஆ நீங்க முடிச்சிருந்தாதான், உங்களுக்கு வந்து, returns ஓட நாங்க வந்து, இந்த money ய திரும்ப கொடுப்போம். நீங்க இடையில எடுக்குற மாதிரி இருந்தாலு, நாங்க தாராளமா நாங்க கொடுக்குறோம். ஏன்னா, இது வந்து உங்களுடைய money. உங்களுடைய money ய வந்து, உங்களோட அவசரகால தேவைக்காண்டி, பாதுகாப்பா என்கிட்ட கொடுத்திருக்கீங்க. அப்போ, அதை வந்து, நீங்க தாராளமா பெற்றுக் கொள்ளலாம். ஆனா, returns மட்டும், உங்களுக்கு வந்து கிடைக்காது. Full policy யோட length உம், complete பண்ணிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து, returns ஓட கொடுக்கும். அப்படி இல்லன்டா, நீங்க வந்து, அஹ, நீங்க எவ்வளவு save பண்ணி, amount அ எடுத்தீங்களோ, அந்த save mon~ பண்ண amount அ மட்டும்தான், நீங்க வந்து எடுக்கற மாதிரி இருக்கும். ஆஹ் அதுக்கு அப்புறம், single premium அப்படின்னு சொல்லி, நாங்க இன்னொரு concept உம் வச்சிருக்கோம் நீங்க வந்து, ஆஹ் ஆண்டுதோறும், வருஷந்தோறும், நாங்க வந்து, செலுத்தலாம், வேண்டாம்ன்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா, நீங்க வந்து, தேர்ந்தெடுத்துடலாம். அதாவது, ஒரே நேரத்துல வந்து, நீங்க வந்து, bulk ஆ, ஒரு amount அ வந்து, நீங்க, pay பண்ணிறலாம். ஆஹ் pay பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து, எப்போ அவசரமா தேவைப்படுதோ, நீங்க வந்து, அப்போ அந்த time ல வந்து, நீங்க அதை வந்து, வாங்கிக்கலாம். இல்லை, இடையிலேயே நீங்க வந்து, எடுத்தானாலும், அந்த trick ஐ எடுத்துக்கலாம். இல்லை, எப்படின்னா, நீங்க first ஏ, full amount கட்டுறதுனால, நீங்க எந்த time ல, நீங்க எடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல, returns வந்து, உங்களுக்கு கிடைக்கும். அஹ் ரொம்ப நாள் கழிச்சு, நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல returns ம், கொஞ்ச நாள்ல எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல, returns ம், அப்படியும், நம்ம வந்து குடுக்கலாம். ஆனா, இது வந்து, நீங்க வந்து, எந்த package தேர்ந்தெடுக்கீனோ அதோட amount அ வந்து, நீங்க வந்து, ஆஹ் full ஆ, நீங்க, pay பண்ற மாரி இருக்கும். ஆஹ் நீங்க, அப்படி எதுவும், பண்ற idea ல இருக்கீங்களா எப்படி? இருந்துச்சின்னா நான் சொல்றேங்க. நான், நான் அதைப் பத்தி சொல்றேன். ஆஹ் கண்டிப்பா நீங்க வந்து, அஹ் six month குள்ளதான், நீங்க எப்பவுமே pay பண்றீங்க, நீங்க என்னா, அது ஒரு நல்ல option தான். நீங்க என்ன, அது வந்து, நம்ம வந்து, என்ன பண்றோம்னா, ஆஹ் ரெண்டு பங்கு, ஒரு full பங்கு அப்படின்னீங்கன்னா, ஒண்ணு, அதை, நீங்க எடுக்கிற package அ பொறுத்து இப்போ ஒரு package வந்து, one lakh package எப்படின்னா, நீங்க வந்து, seven one hour க்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா, first six hour க்கு சேர்த்து, நீங்க வந்து, money ய pay பண்ணிருவீங்க. ஆஹ் அப்பனா fifty thousand நீங்க pay பண்ணி இருப்பீங்க, first. அடுத்த six month கழிச்சு வந்து, மறுபடியும் ஒரு fifty thousand வந்து, நீங்க வந்து pay பண்ணுவீங்க. அப்படி pay பண்ணீங்கன்னா, அது நம்ம வந்து, அந்த நான் சொன்ன மாதிரிதான், term insurance மாரிதான். நீங்க, அதை full ஆ முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கான full returns வந்து கிடைக்கும். இதுல வந்து, ஆஹ் நீங்க half half ஆ pay பண்றதுனால, இதை வந்து ஆஹ் அதுக்கான half amount தான், உங்களுக்கு வந்து, எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனா, நீங்க வந்து, அதையும் யோசிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வந்து, நீங்க term னா, monthly monthly நீங்க இப்போ, எந்த package அ choose பண்றீங்கன்னு, பொறுத்தே வர்றோம். நீ போ. One lakh, நீங்க வந்து, one years ல வந்து, நான் one lakh கட்டுறேன், அப்படின்னுட்டு, நீங்க terms அ வந்து, choose பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்னா, one month க்கு, one lakh வந்து, நீங்க one year க்கா கட்டணும். அப்படின்னா, நீங்க, அதை வந்து, divide பண்ணணும். பன்னண்டால அஹ் One year க்கான, divide பண்ணீங்கன்னா, அதுல எல்லா amount வருமோ, அந்த amount அ வந்து, நீங்க, monthly monthly pay பண்ற மாரி இருக்கும்

அது after வந்து, உங்களுக்கு time terms year முடிஞ்சதுக்கு அப்புறம், அது bulk ஆன amount ஆ, அத returns ஓட சேத்து உங்களுக்கு வந்து, இந்த amount வந்து கிடைக்கும். ஆஹ் வேற எதுனா doubt இருக்கா? எதுவும். ஆஹ் கண்டிப்பா single premium வந்து, நீங்க இப்போ select பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க, அது ஒரு நல்ல வாய்ப்புதான். ஆஹ் single premium பொறுத்தவரைக்கும், நாங்க வந்து, fifteen percentage வந்து, உங்களுக்கு வந்து, இப்போதைக்கு, returns கொடுக்கிறோம். நீங்க first ஏ ஆஹ் full amount pay பண்ணிட்டீங்கன்னா, எத்தனை month கழிச்சு, நீங்க எடுக்கறீங்களோ, அஹ் monthly monthly அந்த fifteen percentage amount வந்து, உங்களுக்கு வந்து, increase ஆயிட்டேதான் இருக்கும். ஆஹ் நீங்க long time ஆ எடுக்கறீங்கன்னா, long time. அதுக்கு, fifty percentage க்குள்ள, long time ஆ உங்களுக்கு, amount returns வந்து, உங்களுக்கு கிடைக்கும். நாங்க வந்து, இப்ப வந்து, single premium க்கு வந்து, fifty percentage வந்து, உங்களுக்கு வந்து, returns கொடுக்கிறோம்

எடுக்கணுங்கறதுக்காண்டி வந்து, full full ஆ விசாரிக்காமலே, அவங்களுடைய policy ய வந்து எடுத்துருவாங்க. நீங்க வந்து, ஆஹ் அப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல. First என்ன பண்ணுங்கன்னா, எங்கிட்ட இருக்க policy எல்லாம் படிங்க. நாங்க உங்களுக்கு form கொடுப்போம். அந்த form வந்து, first ஏ படிச்சுப்பாருங்க என்னென்ன terms இருக்கு, யார், யார் என்னென்ன policy எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும், அதோட வரைவு என்ன? சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, policy ஆர்வத்துல வந்து, policy ய எடுத்துருவாங்க. எடுத்துட்டு, monthly monthly pay பண்ண மாட்டாங்க. ஆஹ் அப்புறம் தள்ளி போடுதேன், உம் தள்ளி போ~ Once நீங்க ஒரு policy, ஒரு commitment ன்னு சொல்லி, நீங்க வந்து send பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து, நீங்க வந்து, regular ஆ follow பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான், உ~ உங்க மேல உள்ள நம்பிக்கை, நம்பகத்தன்மை வந்து, ஆஹ் நம்ம office லயும் ஏற்படும். ஆஹ் உங்களுக்கும் வந்து, நாங்க வந்து, நம்பகத்தன்மை கொடுக்கணுங்கிற இது இருக்கும். சிலர் என்ன பண்றாங்களாம், அவங்க வந்து, மணியை மட்டும், சும்மா pay பண்ணிட்டு, ஐய் அஹ் ஏமாத்துற வேலை எல்லாம் பண்ணி, மணியை எடுத்திடலாமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. தவறான தகவலை கொடுத்து, தவறான நபருடைய name களை பண்ணி, அதை வந்து, insurance எடுக்க try பண்ணுவாங்க. அந்த மாதிரி time ல வந்து, சில சிக்கல் எல்லாம் ஏற்பட்ரும். அதனால, நீங்கதான் அப்படின்னா, ஒரு term regular ஆ structure ல, format ல, form ல, நீங்க prop பண்ணா தான், details உ ஆஹ் documents எல்லாம் கொடுத்து, நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து, எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்க வந்து, தாராளமா அதை வந்து, pay பண்ணி, போயிட்டே இருக்கலாம். Once, நீங்க குடுத்தீங்கன்னா, எல்லாமே, official ஆன, உங்க data எல்லாமே, official ஆ இருக்கணும். எல்லாமே, நீங்க, பக்காவா பண்ணிங்கன்னா. ஆஹ் இந்த data வ வந்து, நீங்க, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆ, வேற எதுவும், இங்க, நீங்க வந்து, policy ய வந்து, குடுக்காம போயிடுவாங்களோ? அப்படின்னு சொல்லி, பயப்பட தேவையில்ல. ஏன்னா, நீங்க வந்து, first வந்து, policy எடுக்கும் போது, யார்கிட்ட எடுக்கீங்க? அப்படிங்கிற, details வந்து, நீங்க வந்து, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது, ரொம்ப முக்கியம். சில பேர், என்ன பண்றாங்கன்னா, முன்ன, பின்ன, தெரியாதவங்கட்ட வந்து, policy ய வந்து, எடுத்து விடுறாங்க அவன் யாருன்னே தெரியாது. திடீர்ன்னு வந்து, உங்களுக்கு வந்து, நாங்க வந்து, five percentage twenty percentage returns தரங்கறது ~குறத சொல்லிட்டு, ஆஹ் policy சொன்னவுடனே, அவங்க வந்து, காசுக்கு ஆசைப்பட்டு, என்ன பண்றோம்ன்னா, மயங்கி, அஹ் எடுத்துர்றாங்க

அவரு மூலமா, ஆன official ஆ நாங்க manager இருப்பாங்க. அவங்களை வச்சுதான், உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் அவங்க வந்து, உங்க ஊர்க்காரங்களாதான் இருப்பாங்க. உங்க பக்கத்து ஊர்ன்னு இப்போ நீங்க ஆலங்குளம், அப்படின்ற ஒரு surrounding ல இருந்தீங்கன்னா, அந்த area ல, நம்பதகுந்தவார ஒருத்தன், உங்க area வுல, இருக்கிறதை வச்சுதான், நாங்க வந்து, கொடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப, நீங்க வந்து, அந்த நம்ந~ மனிதரை வந்து, நீங்க நம்பலாம். ஏன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, எப்படி பார்த்தாலும், நீங்க வந்து, ஒரு daily ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு வாட்டி, எப்படியும் ரெண்டு, மூணு வாட்டி, அவங்களை பார்க்க நேர்க்கும். அந்த அளவுக்கு, ஓரளவுக்கு, நாங்க வந்து, தெரிஞ்ச நபரா பார்த்துதான், போட்டிருக்கோம். உள்ளூரிலே, நீங்க வந்து நம்ப தகுந்த ஆளா பா~ ஆஹ் manpower ஆ தான், நாங்க வந்து அவங்கள வச்சிருக்கோம்

அஹ் final கட்டத்துல காசு, returns வர நேரத்துல வந்து, ஆளு காணாம போயிடுறாங்க. என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏன் அந்த ஊர்க்காரங்களே, இருந்திருக்க மாட்டாங்க. வேற எங்கேயோ, ஆஹ் எந்த ஊர்க்காரங்களாவோ, இருந்திருப்பாங்க. அவங்களை வந்து, நம்ப முடியாது. ஆனா, நீங்க first வந்து, policy ஏற்படும் போது, நீங்க policy உங்க கிட்ட, form குடுக்க வர்றவங்க வந்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்க area ல உள்ளவங்களா? அந்த area லயே தொடர்ந்து வசிக்கிறாங்களா? இல்லாட்டி, வெளியூர்ல வந்து, ஏற்கனவே வந்து, இங்க transfer ஆயி, இங்க ஒரு நம்பகதகுந்த ஆளா, நம்ம ஊர்ல வசிக்கிறவங்கதான், அந்த policy ய வந்து, நம்மளுக்கு வந்து provide பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல,

ஆமா, நீங்க அவங்க கிட்ட போய், நான் உங்கிட்ட கொடுத்தேன். அப்படின்னு doubt ஏதும் நீங்க கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா, அவங்க வந்து, உங்களைன்னே யாருன்னு தெரியாது. திடீர்ன்னு நீ சந்திச்சு இருப்பீங்க. ஆஹ் இந்த மாதிரி, அவரு~ அவருடைய policy ய சொல்லி இருக்காங்க, அ~அது தெரியாமலே கையெழுத்து போட்டு போனவுடனே, அவர் வந்து, இப்ப, ஒரு நாளைக்கு, காணாம போயிட்டாருன்னா, அது, நம்ம சொல்ல முடியாது. ஆனா, நீங்க வந்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு, நம்பிக்கையானவங்ககிட்ட, இந்த policy களை எடுங்க. நாங்க அந்த மாதிரி, உங்க area ல, உங்க நம்பகமான, ஆளாதான், நாங்க வந்து, ஆஹ் hire பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வந்து, உங்களுக்கான, எல்லா details உம், கொடுப்பாங்க. உங்களுக்கு, insurance அ பத்தி, வேற எதுவும், doubts இருக்கா

ஆஹ் உங்களுக்கு insurance கொடுக்கிற, வர்றவங்க வந்து நம்பகத் தகுந்த நபரா? அப்படிங்கிறதை, கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து, இப்ப உங்களுடைய number க்கு வந்து, எங்களுடைய website ஓட address, எங்களுடைய எல்லா details ம் உங்க உங்க website details உ இப்ப அனுப்புறேன். நீங்க அதுல பார்த்தாலே, உங்களுக்கே தெரியும். நாங்க வந்து, என்னென்ன achieve பண்ணியிருக்கோம்? எப்படி, எப்படி பண்ணியிருக்கோங்க details, எங்களுடைய, ஆஹ் marketing, எவ்வளவு income, எடுத்திருக்கோம். எவ்வளவு, எந்த அளவுக்கு, நாங்க profit ஆ பண்ணியிருக்கோம்? அப்படிங்கிற, எல்லாத்தையும், நாங்க, document அ வந்து,

ஆஹ் okay ம்மா, நீங்க check பண்ணிட்டு, அனுப்பறீங்க. நல்ல முடிவுதான். நாங்க வந்து, உங்களுக்கு, எங்களோட office details லாம், உங்களுக்கு வந்து, check பண்றோம். ஆஹ் நீங்க, ஒருவேளை, policy போடுறீங்க, அப்படின்னுட்டு, ஆர்வமா இருக்கீங்க, அப்படின்னா, நீங்க வந்து, உங்களுடைய, passport size photos வந்து, ஒரு அஞ்சு photo, ஆஹ் உங்களுடைய certificate, நீங்க degree படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி, உங்கள உங்க address க்கு proof பண்றதுக்காண்டி, நீங்கதான் நபருங்கிறதை, proof பண்றதுக்காண்டி, உங்களுடைய certifi~ certificate எல்லாம், எங்கிட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, xerox, எல்லாமே xerox போதும். Original நீங்க காட்~ Original ல வந்து, நீங்க அன்னைக்கு manager ட வந்து, நீங்க காட்ட வேண்டியது இருக்கும். அதை original அ வந்து, வச்சுக்கிடுங்க. ஆ, மத்தபடி, document submit பண்ணும் போது, நீங்க, அதோடைய,

எப்ப doubt னாலும், எங்களுடைய manager அ வந்து, நீங்க contact பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான எல்லாமே, உங்களுக்கு provide பண்ணுவாங்க. எல்லாம் correct ஆதான் இருக்கும். இதை, உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் எடுக்கப் போறீங்களா? வேற யாராவது எடுக்கப் போறீங்களா? எப்படி அப்படி எடுக்கிறதா இருந்தா, நாங்க வந்து, உங்களுக்கு வந்து சொல்றோம். ஆஹ் கண்டிப்பா. இப்ப நீங்க எடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு proof பண்ற மாதிரி, உங்க certificate தேவ்~, உங்கள school ல, , all certificate ஏ போதும். ஆஹ் உங்க வீட்டுல எடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய certificates தனியா இப்போ, அவங்க வீட்டுல, யாராவது எடுக்கிறாங்க, அப்படின்னா, அவங்க, அவங்களுக்குள்ள certificate, அவங்களுக்குரிய possibility இது. ஆஹ் அவங்களுடைய proofs எல்லாம், documents, government ல, நீங்க approach பண்றதுக்காண்டி, சில proof லாம் சில government proof இருக்கும், உங்கள்ட அஹ் அந்த proof ஐயும், நீங்க வந்து, xerox வந்து, submit பண்ற மாரி, இருக்கும். அதை, submit பண்ணிட்டாலே, போதும். Address proof க்காண்டி, office ல, document submit பண்ண சொல்லுவோம். அந்த proof ஐயும், நீங்க வந்து, submit பண்ணிட்டீங்கன்னா, ஆஹ் உங்களுக்கு வந்து, easy ஆன, former தான். என்னுடைய managers, எல்லாமே, ready பண்ணி, உங்களுக்கு குடுத்திடுவாங்க. நீங்க வந்து, எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. நீங்க once நீங்க ஒரு வாட்டி, நீங்க account open பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து, ரொம்ப secure ஆ இருக்கலாம். அஹ் நீங்க வந்து என்ன சொல்ல, நீங்க வந்து document லாம் ஏமாத்திடுவாங்கன்னு, எந்த பதட்டமும், நீங்க படத் தேவையில்லை. உங்களோட documents எல்லாமே, proper ஆ நாங்க வந்து, secure ஆ பாதுகாத்துட்டு வர்றோம். அஹ் எல்லா, எல்லாமே secure ஆ இருக்கும். உங்களோட moneys எல்லாமே secure ஆ இருக்கும். நாங்க வந்து, உங்களை money ய வந்து, ஐயோ! என்னை ஏமாத்திருவோன்னு, கிடக்குறேன். ஏன்னா, நான், முன்னாடியே சொன்ன மாரிதான், நன்பகத்தன்மை வாய்ந்த, நபராதான், உங்க area ல வந்து, போட்டிருக்கோம். உங்க area ல உள்ள, நபராதான், நாங்க, போட்டிருக்காங்க. அப்ப, நீங்க அவங்களை நம்பலாம். அவங்களுக்கு ஏதும் doubt இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அவங்ககிட்ட தாராளமா கேட்கலாம். வேற எதுவும் doubt னாலும், என்கிட்ட இருந்து கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்றோம். ஆஹ் அப்~ நீங்க, monthly salary ன்னு சொல்ற அப்போ, உங்களுக்கு வந்து, நீங்க monthly salary ஐ வந்து, எவ்வளவு வாங்கறீங்களோ, அதுல, அஹ் சில, எந்த percentage, நீங்க கேட்டீன்னா, உங்களுக்கு வந்து, அஹ் எந்த package, correct ஆ இருக்குங்கிறது, எங்களுடைய manager வந்து, detail ஆ, நீங்க நேரிலே வரும்போது, உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து, வருமானத்துக்கு அதிகமா, என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுடைய policy அ வந்து, choose பண்ணி இருக்காங்க. ஆனா, அவங்க வருமானமே, கம்மியாதான் இருக்கும். அப்போ, அதுல இருந்து, அவங்க வந்து, monthly monthly, இவ்வளவு pay பண்ற மாரி இருக்கிறது, அவங்களுக்கு வந்து, கஷ்டமா போயிரும். கடைசியா, என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த policy ய எடுத்தது தப்பா போச்சேனு, சொல்லி, feel பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க

இந்த package வந்து, நீங்க உங்களால, free யாவே, ஏன்னா, உங்களுக்கு வந்து, மத்த செலவீனங்களும் இருக்கும், உங்களுக்கு வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா, அஹ் அந்த செலவெல்லாம் போயி, அதுல வர்ற, அதுல இருந்து, நீங்க வந்து, இவ்வளோ, percentage one percentage, நீங்க குடுத்தா போதும், ஒரு month end, இந்த package வந்து, உங்கள வந்து, ten years, உங்களால, complete பண்ண முடியும், அப்படின்னா, நீங்க வந்து, அந்த package அ, நீங்க, choose பண்ணுங்க. உங்க வருமானம் எவ்வளவு இருக்கோ, அதுக்கு தகுந்தாப்ல package இருக்கு. அந்த package அ மட்டும் நீங்க choose பண்ணாலே போதும். உங்க வருமானத்துக்கு அதிகமா வர package ஓ, எல்லாத்தையும் choose பண்ணீங்கன்னா, நீங்க வந்து, அதுல வந்து, ஆஹ் என்ன பண்ணணும்ன்னா, கடைசி கட்ட முடியாம போயி, அது வந்து, ஆஹ் அது struggle ஆயி, அப்ப நாங்க, அதுக்கு உங்கள உங்களுக்கும், எங்களுக்கும் உள்ள understanding வந்து, இல்லாம போயிரும். அதனால, நீங்க first ஏ, என்ன பண்ணுங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு கொடுக்கும் போது, உங்களோட details லாம் கேட்போம், நீங்க எவ்வளவு monthly, salary earn பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மத்த செலவெல்லாம், என்ன பண்றீங்க? அப்படிங்கிற எல்லா details உம், நாங்க பார்த்துட்டு, அதுக்கு தகுந்தாப்புலதான், நாங்க வந்து, policy உங்களுக்கு வந்து, provide பண்றோம். First ஏ, உங்களுக்கு வந்து, high யா இருக்கிற, நாங்க வந்து, உங்களுக்கு, provide பண்ண போறது இல்ல. நான் வந்து, first, உங்களுக்கு, என்ன பண்றோம்ன்னா, உங்களால, எவ்ளோ policy வந்து, உங்க salary க்குள்ள, உங்களுக்கு வந்து, நாங்க, இங்க எடுக்க முடியுமோ, turn over எடுக்க முடியுமோ, அதுக்குத்தான் தகுந்தாப்ல package தான் உங்களுக்கு நாங்க வந்து சொல்றோம். நீங்க free ஆ இருந்தா, office க்கு நேரா வாங்க. நாங்க உங்களை நேரடியா contact Hello வணக்கம் mam சொல்லுங்க

அப்படிங்களா! எப்போ வாங்கிட்டு போனிங்க mam? correct டா date சொல்ல முடியுங்களா?

ஓ! okay mam okay okay நீங்க வா நீங்க வாங்குன உடனே இந்த problem வந்ததா mam இல்ல ஒரு

Okay madam நீங்க stabiliser வந்து add பண்ணி இருகிங்களா madam Stabiliser வந்து போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு longlife வரும் mam ஆமா mam அப்ப அது இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லைங் mam stabiliser போ அப்படின்னா நீங்க வந்து longlife பா நம்ம use பண்ண முடியும், இந்த மாதிரி problem வந்து avoid பண்ணிக்கலாம் so அதுக்கு நீங்க stabiliser வந்து use பண்ணனும் mam actually உங்களுக்கு குடுத்த warranty card வெச்சிட்டு இருக்கீங்கதானு mam Okay mam உங்களுக்கு warranty card இருக்கும் போது one year two year அந்த மாதிரி அதுல particular ஆ year ருக்கு வந்து குடுத்து இருப்பாங்க mam அந்த year குள்ள என்ன ஒரு problem ஆனாலும் நீங்க free யாவே பண்ணிக்கலாம் mam என்

உம் mam அதுக்காக ஆ அதுக்காக எங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட sorry கேட்டுக்குறோம் mam கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது பத்தி என்னுடைய customer ரே நாங்க வந்து அனுப்புறோம் mam but அந்த வேர்ல்பூல் company வந்து ஒரு நல்ல company தான். இந்த அளவுக்கு problem ஆகாது சரி உங்களுக்கு ஆகிஇருக்குது அப்படிங்கறதுல கண்டிப்பா எங்க side ல இருந்து நாங்க ஆ ஒரு person ன அனுப்ச்சு உங்களுக்கு help பண்றோம் mam கண்டிப்பா உங்களுக்கு, No ma'a, no mam no mam அப்படி பண்ண முடியாது வேணுன்னா நீங்க exchange பண்ணிக்கலாம் mam இது unfortunately unfortunately நடந்தது ஒரு விஷயம் mam எல்லா time மும் இந்த மாதிரி நடக்காது இல்லைங்களா? so இந்த time கு உம் ஹம் உம் maybe maybe இருக்கலாம் mam அந்த மாதிரி ஆகி இருக்கலாம் chances இருக்கு உம் Okay mam okay அந்த mistake வந்து எங்க மேல தான் mam இருக்கு so உங்களுக்கான solution வந்து கண்டிப்பா நாங்க இது பண்றோம் mam கண்டிப்பா உங்களுக்கு help பண்றோம் ஆ ஒரு two days குள்ள வந்து எங்க person வந்து உங்க, வீட்டுக்கு வந்து பண்ணி தருவாங்க mam suppose நீங்க exchange பண்ணிக்கிற மாதிரி mam க கைல வந்து cash குடுக்க மாட்டோம் mam only exchange offers தான் இருக்கு.

இல்ல இல்ல அந்த மாதிரிலா ஆகாது mam first time இந்த மாதிரி unbox ல வந்து mistake நடந்து இருக்கு எங்களையும் மீறி but இனிமே அந்த மாதிரி ஆகாம நாங்க பாத்துக்குறோம் mam கண்டிப்பா நாங்க உங்களுக்கு help பண்றோம். Maybe நீங்க சொன்ன மாதிரி அந்த travel time ல ஏதாவது ஆகிஇருக்கலாம் அப்படி இருக்கும் போது இல்ல இந்த stabiliser சும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா இந்த electrical சா electrical items அப்படின்னும் போதே problem வர தான் mam செய்யும்.